இருந்தேன், என்னக்கு அவ்ளோ full frock தேவையே இல்ல, அப்படி இருந்தாலும் அதுதான் நல்லா இருக்கும்.

இதுதான் போடா போரோம்ன்னு சொன்னா, என்னக்கு function க்கு போடுறதா, சொதப்பிட்டா என்ன பண்ணுறது வெளில கொடுக்கலான்னு இருக்கானு சொன்னா.

இப்போ அவளே பயப்புடுறான்னா, நான் எங்களுக்கு அதை விட பயமா இருக்குது.அதுனால இதுல இப்போ தைச்சிட்டு, எங்களுக்கு .

சேலை எல்லாம் அப்படித்தான் தைக்க போறேன் .

கொஞ்சமே, ஏதாவது ஒண்ணுன்னா, ஏ இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு பாட்டு பன்னோமில்ல அதாவது.அது எந்த பாட்டுல தெரில எல்லாரும் சுத்தி கை, கை புடிச்சிட்டுலாம்கிழ சுத்துவோம்.அதுல

சீலை கட்டி இருப்பங்கள்ல அந்த சேலையும் கொடுத்துட்டாங்க.

ஹா ஹான் இடைல வருமில்ல ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஓ அப்படின்னு சொல்லிட்டு.

இல்ல அதுதான் வந்துட்டு notclear அது இல்ல நான்தான் சொல்லுறேன் இல்ல.

அத்தி அதைத்தா வா கை புடிச்சிட்டு ம் இப்படி கரகம் சுத்துற மாதிரி ஆளாளுக்கு.

அதுல கொடு கொடு போட்ட மஞ்ச color சீலை காட்டுன.

அந்த சீலை கொடுத்துட்டாங்க அது shining னா சீலை நல்லா இருந்து.

அதுல வந்துட்டு அதுல ஒருத்தன் separate டா border எப்படி ஒட்ட வச்சி தைச்சி இருந்தா எப்படி இருக்கும்.அந்த border மட்டும் எடுத்துட்டோம்ன்னா அந்த feel ளையும் கொடுத்து இருக்காங்க. நான் உங்களுக்கு .

பத்து நாள் பதினைஞ்சி நாள் ஆச்சி, அதுல எங்க தைக்குறது.ஒரு பொம்பள என்னயென்னமோ மாதிரி எல்லாம் தைக்குறன்னு சொல்லி.

full ல இல்லாமல் anarkali .

முட்டி வரிக்கும் தைச்ச அதுக்கு கிழ, அதுலயே pant மாதிரி தைக்கலாம் அது மாதிரி எல்லாம் . இல்லை.கொடுக்க கூடாது . அப்போ இன்னும் கொஞ்சம் குண்டா தெரியும் இல்லையா அதுனால.

ஆனால் anarkali தைக்கலாம் அந்த துணில்லா ஏன்னா puff இருக்காது synthetic .

சாதா top பூ ம்

சாதா top முக்கா கை வச்சி சாதா top .அந்த blue color ல online ல நான் ஒரு top வாங்குன தெரியுமா .

அப்படித்தான் நான் சொல்லுறேன். கொஞ்சம் free யாவும் இருக்கும்.

gray color சுடிதார் நான் இப்போ தைச்சதுக்கு அந்த மாதிரி. pant தைக்கலானு இருந்துட்டு எல்லாத்தயும் பார்த்துகிட்டு இருந்துட்டு அடுத்தநாள் function க்கு போறதா . என்னக்கு தப்பா வந்துடுமோன்னு வேற துணியில இது .பார்த்திங்களா

நான் நீங்க இந்த சீலையை அப்படி செய்யுங்க சொல்லு நான் அதை துணிஞ்சி எறங்கலானு இருக்கேன்.

ஆமா, என்னக்கு ஒரு doubt உள்ள stitching எல்லாம் வருமே உள்ள lining கொடுக்க மாட்டோம்மா உள்ள சேலை துணியிலே எப்படி போடுவீங்க.

ஓடிக்குமே அதான் நானும் யோசிக்குறேன்.

தையல் வர இடத்துல எல்லாம் கண்டிப்பா மடிச்சு தச்சாகனும் இல்லை overlap கொடுத்தாகணும். இல்லையா?

அதுதாங்க பண்ணும்போது notclear pant எல்லாம் தச்சு போடுறாங்க lining கொடுத்துடுவாங்களோ மேல மட்டும்.

notclear bg தச்சு வைக்குற மாதிரி வைக்கணும்.

ஹே நீங்க சொல்லுற மாதிரி straight cut குலாம், மேல தைச்சே இல்ல தெரியுமா straight ஆ அப்படியே இருக்கு மேல இருந்து.

இப்போ எங்க அத்தை, அண்ணி ஒரு சுடிதார் தைச்சு இருக்காங்க notclear

straight pant , palazzo lite palazzo மாதிரி இருக்குது cigarette .

நேரா இருக்குது அதுல ரெண்டு pieces வே இல்ல, ஒரே pant ல மேல இருந்து கிழ வரிக்கும்.

என்னக்கு அது மாதிரி தைக்கணும்னு ஆசை போட்டுட்டேன், இதையும் எடுத்து பார்த்தேன். ஆனால் இது நமக்கு set ஆகுமான்னு சொல்லிட்டு, நம்ம வேற try பண்ணிட்டு normal shirt தைச்சிட்டேன்.

பயம் தான் வந்துடுது, நான் பயப்பட கூடாது இப்போ கொஞ்சம் பரவா இல்லை. ரெண்டு நாளா நல்லா full ல சாப்டுட்டு exercise செய்யல இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல இருந்தா விட்டுறது .

நல்லா ஆதி பாதமா இருக்க மாதிரி இப்போ போடுற மாதிரி ஒரு சுடிதார்.ஏன் என்னோட சுடிதார் ஒன்னு கொடுத்தேன் இல்ல அது correct ஆ இருக்குல்ல.

actually நீங்க கொடுத்த அந்த பச்சை color லாம் போடவே இல்லை.

full gown மாதிரி தைக்குறதுக்கு அந்த போடி color ல.

அந்த பச்சை color full ல வா இருக்கும், அதை சொல்லு.

notclear கொலுசு போடுவாங்களே அது முடிக்கும் இருக்குதா அந்த பச்சை color .

adjust பண்ணானோம் அதை விட ஒரு inch இறக்கம் வைக்கலாம்.

அதை விட ஒரு inch இறக்கம் வச்சிகிட்டேன். நீதான் மேல இருந்து வச்சதான் வயிறு தெரியாலனு சொன்னியா, அதுனாலதான் கேட்டேன் இவ்ளோ detail ல.

கழுத்து கொஞ்சம் பின்னாடி என்னக்கு அகலமா இருக்கட்டும். அது எல்லாம் இப்போத்தி மாதிரி பண்ணிக்குறேன் ,அது boat neck ஆ தைச்சி இருக்குறேன்.

boat neck இல்ல சின்னதும் இல்லாம, பெருசும் இல்லாம.